இது ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கு.

இங்க பொம்ம ட்ரெயின் ஒன்னு இருக்கு.

இந்த சைடுல இன்னொரு கார் இருக்கு.

அவனுக்கு முன்னாடி ரெண்டு ஆட்டோ நின்னுட்டுருக்கு.

அந்த கார் கிரே கலர்ல இருக்கு.

அந்த பெட்ரோல் பங்க்ல ஹெச்_பினு எழுதிருக்கு.

அந்த வயலுக்கு பக்கத்துல நறைய தண்ணி இருக்கு.

இங்க ஒரு கடை இருக்கு அந்த கடையில டீ போடுறாங்க.

அந்த கார் ஒயிட் கலர்ல இருக்கு.

அது பக்கத்துல ஒரு டப் இருக்கு.

இந்தப் பாலத்து பக்கத்துல நெறைய செடி வளர்ந்து இருக்கு.

ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் குடுத்துருக்காங்க இங்க ஒரு லைட் குடுத்துருக்காங்க.

இங்க ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி ஸ்கார்ஃப் கட்டிருக்காங்க மாஸ்க் போட்டுருக்காங்க அவங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டுருக்காங்க.

பக்கதிலேயே ஒரு பில்டிங் குடுத்துருக்காங்க அந்த பில்டிங் ஒயிட் கலர்ல இருக்கு.

இந்த தோட்டத்துல நெறைய தேயிலை வளருது.

இங்க நெறைய பேரு லைன்ல நின்னுட்ருக்காங்க.

இது ஒரு பழைய காலத்து எடோ.

இன்னொருத்தர் எல்லோ கலர் டி_சர்ட் போட்ருக்காரு.

இந்த எடத்துல நெறையா பாறை இருக்கு.

பிங்க் கலர்ல இருக்கு கம்பியால கட்டியிருக்காங்க.

இங்க ஒரு கேட் குடுத்திருக்காங்க அந்தக் கேட் பிளாக் கலர்ல இருக்கு.

இங்க ஒரு கார் இருக்கு அந்த கார் பிளாக் கலர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு கிரே கலர் கார் இருக்கு அந்த காரோட டோர் ஓப்பன்ல இருக்கு.

கார் நின்னுட்ருக்கு அந்த கார் பிளாக் அண்ட் ஒய்ட்ல இருக்கு.

டேபிள் மேல ஒரு ப்ஃளார் இருக்கு.